டேய் கவி இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களாப்பா ச்சீ என்ன ஒரு கொடுமையான நியூஸ் கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு IT வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அது வந்து பெ பண்ணலை போல இருக்கு அதனால வந்து இந்த ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி பேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாமா ச்சீ எதுக்கு இந்த கிரெடிட் கார்ட கொடுக்கணும் இப்படி மக்களை போட்டு பாடாய் படுத்தணும் சும்மா இருக்கிறவங்களையும் ஒரு அளவுக்கு மேலே அக்கௌன்ட்ல காசு வந்தா கிரெடிட் கார்டு வாங்குறியா கிரெடிட் கார்டு வாங்குறியான்னு உயிரை வாங்க வேண்டியது அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி டார்ச்சர் பண்ணி அவங்களை மேல அனுப்ப வேண்டியது செய் ஓ அப்படியாப்பா அய்யய்யோ பாவமாச்சே அதுவும் பேமிலியோட வேற சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அதுக்குதான்ப்பா கிரெடிட் கார்டு எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதுல கால் வந்தாலே எடுக்கக் கூடாது OTP ல கூட கேக்கறாங்களாம் சம்டைம்ஸ் அதுகூட சொல்லக் கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா எங்க வீட்டுகாரர் கூட சொன்னாரு எங்கயாச்சும் வீட்டுக்கு வெளியிலே போயிட்டு ஆஹ் OTP ய யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்கக் கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படியா சரிப்பா கொஞ்சம் கேர்புல்லா தான் இருக்கிறேன்பா அப்படியா நியூஸ் பார்க்கவே இல்லையே

எனக்கே இப்போ டெய்லி ஒரு ரெண்டு காலாவது வந்துடுது பேங்க் பேங்க்ன்னு சொல்லிட்டு எதுக்குத்தான் இப்படி பண்ணீங்க அவங்களே வாலண்டீரா குடுக்குறாங்க நம்மளா வேணும்னே போய் கேட்கிறோம் அவங்களே வாலண்டீரா கூப்பிடுறாங்க குடுக்குறாங்க ஓ அப்படியா நான் நினைச்சேன் பேலன்ஸ் இருந்தாதான் வருதுன்னுட்டு ஏன்னா எனக்கு வந்த கால் வந்துட்டு என் பேங்க்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து இப்போ வந்து ஆஹ் கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபலா இருக்கு சோ அதனால போய் வாங்கிக்கிறீங்களா இந்த மாதிரி கேட்டாங்களா சோ நான் நினைச்சேன்

இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசடியான ஒரு வேலை அதையும் ஒரு பேங்க் செட்டரே இதை பண்றாங்கங்கிறப்போ அஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சும்மா இருக்கிறவங்களை போய்க்கிட்டு எதுக்கு வான்டெட்டா போய் கடன் கொடுக்கணும் கடன் வாங்குறது தப்புதான் அது மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது நார்மலா கடன் வாங்குறதே ரொம்ப பெரிய தப்பு அதுலயும் போயிட்டு எதுக்கு இப்படி போய் வாங்கணும் தேவையில்லாமல் ஒரு ஒரு திங்ஸ் வீட்டுக்கு வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் வாங்குறது எல்லாம் தப்பான விஷயம் இல்லையா

தனிக்குடித்தனம் போயிட்டு கிரெடிட் கார்டு வாங்கி அதுல வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப திண்டாடுற மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்களே அப்படிங்களா அப்ப கிரெடிட் கார்டுன்றது போன் மூலமாவோ இல்ல மெசேஜ் எதாவது வந்தாலும் வாங்கக்கூடாதுல்ல சரி சரி அப்ப கொஞ்சம் கேர்புல்லாவே இருக்கணும்ப்பா அப்பண்ணா ஓ கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப டேஞ்சர் ஆனா போன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டுதாம்பா இருக்கு ஆஹ் நம்ம எந்த பேங்க் யூஸ் பண்றோமோ கிரெடிட் கார்டு அவைளப்பிலா இருக்கு லோன் அவைளப்பிலா இருக்கு அப்புறம் வந்து லோன் தரோம் உங்களுக்கு வந்து ஹவுஸ் லோன் வேணுமா அப்படி எல்லாம் கேக்குறாங்க ஆனா அதெல்லாம் போகக் கூடாது இல்லை இந்த மாதிரி போக்கிட்டுதான் அப்புறம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மளால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுட்டு அப்புறமேட்டு கட்டினதை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க போல இருக்குதுப்பா